அது வந்து இது வந்து சமணருக்கு உள்ளது இங்க வந்து hills ல நீங்க போனீங்கன்னா சமணர் பத்தின நிறைய கல்வெட்டுகள் அதுக்கப்புறமா உருவம் அந்த கல்லுலேயே அவங்க வந்து உருவத்தை கல்வெட்டு பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் அதுல வந்து கல்வெட்டுல நிறைய எழுதி இருப்பாங்க அதை பத்தி அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு explain பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் ma'am

next உ நிறைய places இருக்கு ma'am அஹ் park வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐடியல் பார்க்ன்னு ஒண்ணு இருக்கு அஹ் okay ma'am okay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 ரொம்ப enjoy பண்ணலாம் ma'am ஐடியல் பார்க் வந்து எப்படின்னா அஹ் நீங்க morning nine o'clock போனீங்கன்னா evening five thirty க்கு வெளியே வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த timing வந்து correct ஆ set ஆகும் ma'am okay வா நீங்க வந்து இதுக்கு entry ticket

okay ma'am okay இப்ப ஒருவேளை நாங்க உங்க agent மாதிரி separate உங்க agency க்கு call பண்ணா ஏதாவது guide arrange பண்ணுவீங்களா ma'am உங்களுக்கு guidance வேணும்னா நாங்க வந்து guidance உங்களுக்கு நாங்க arrange பண்ணி தருவோம் ma'am okay வா next next வந்து ஏன எங்களுக்கு route எல்லாம் தெரியாதுல்ல ma'am எங்கெங்க இருக்குன்னு தெரியாதுல்ல ma'am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 ஆமா இப்ப வந்து guidance உங்களுக்கு இருந்துச்சுன்னாலும் உங்களுக்கு better ஆதான் இருக்கும் இருந்தாலும் வந்து நீங்க வந்து நாங்க உங்களுக்கு கை~ உங்களுக்கு guidance தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க உங்களுக்கு guidance நான் arrange பண்ணித் தருவோம் ma'am அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை okay வா ma'am உங்களுக்கு என்ன மாதிரியான doubts இருந்துதுன்னாலும் என்ன மாதிரியான doubts இருந்துச்சுன்னாலும் ஏதாவது help தேவைபட்டுச்சுனாலும் நீங்க anytime எங்கள வந்து contact பண்ணலாம் இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா கூட நீங்க எங்ககிட்ட கேட்டுக்கலாம் ma'am அதில்லாம உங்களுக்கு வந்து shopping பண்றதுக்கு ஏதாவது place தகுந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதா ma'am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 அதாவது shopping பண்றதுக்கு என்னன்னா இதுல வந்து கிடையாது நான் வந்து சொல்றேன்னா கோவில்பட்டியில வந்து அஹ் second street வந்து உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன things வாங்கணும்னாலும் உங்க budget க்கு ஏத்த rate ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் ma'am plus நீங்க வந்து அந்த கோவில்பட்டி அந்த street area ல சுத்தி இருக்க hotels அதுக்கப்புறமா வந்து road side ல இருக்க கடையில எல்லாமே snacks அதுக்கப்புறமா வந்து அஹ் lassi இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் so நீங்க வந்து அங்க போயிட்டு நீங்க family யா போறீங்க போறதுனால நீங்க வந்து அங்க ரொம்ப enjoy பண்ணலாம் ma'am okay வா இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் மதுரையில இருக்கு ma'am நீங்க மதுரைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அங்க போறதுக்கு வந்து interest வந்துட்டே இருக்கும் அந்தளவுக்கு மதுரையில சுத்தி பார்க்க வேண்டிய நெடம் இடம் நிறைய இருக்கு ஆனா வந்து நான் சொன்னது கொஞ்சம் கம்மிதான் ஆனா இன்னும் நிறைய உங்களுக்கு இருக்கு நிறைய falls இருக்கு வைகை falls ஆஹ் ரிதம் falls ஆஹ் இந்த மாதிரி நிறைய falls லாம் இருக்கு so வந்து என்னன்னா இந்த மாதிரி falls இருக்கிறதுனால நீங்க இன்னும் ரொம்ப enjoy பண்ணுவீங்க okay வா ma'am அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது doubts இருக்கா ma'am இதுல வந்து எதாவது இல்ல ma'am இதுல doubts இல்லை இப்ப நீங்க guide உ guide தர்றது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரூவா ma'am guidance க்கு வந்து ரொம்பல்லாம் காசு வாங்க மாட்டோம் ma'am அதாவது one day க்கு thousand five hundred இல்லன்னா two thousand இப்படி வாங்குவாங்க ஏன்னா வந்து one day full ஆ அவங்க உங்ககூட spend பண்ணி full guidance பண்றதுனால உங்களுக்கு அந்த rate வரும் okay ma'am okay இப்போ அவ்ளோ rate ஆகுமா ma'am one day க்கு நீங்க two thousand வாங்குவீங்களா ma'am ஆமா அது வந்து ஒவ்வொரு agent அ பொறுத்து அதாவது நிறைய பேர் வந்து two thousand வாங்குவாங்க சில பேர் வந்து அதுக்கும் மேல சில பேர் two thousand வாங்குவாங்க சில பேர் அதுக்கும் மேல வாங்குவாங்க அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு agent அ பொறுத்து இருக்கு okay வா ma'am okay ma'am okay thank you ma'am thank you நீங்க இவ்வளவு நேரம் time எடுத்து எங்களுக்கு இவ்வளவு detail ஆ சொல்லி தந்ததுக்கு ரொம்ப thanks ma'am

இப்ப இப்ப இருக்கிற காலத்தில வந்து வெளியில நம்ம நம்ம இப்ப முன்னாடி நம்ம அம்மா அப்பா அந்த காலத்தில எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே fresh ஆ கிடைச்சிடுச்சி காய்கறிகள், உணவுப் பொருட்கள் எல்லாம் நல்லா fresh ஆ கிடைச்சிடுச்சி அவங்க நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு நமக்கு முக்கியமானது அந்த அது தான் விஷயம் ஆனா இப்ப வ~ இருக்கிற காலகட்டத்துல நம்ம நம்ம சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் அவ்ளோ

நல்ல fresh ஆ விளைகிற காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடுறோமான்னு கேட்டா doubt தான் ஒரு சில காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் ஒரு சில காய்கறிகள் நிறைய வகையான காய்கறிகள்லாம்

இப்ப நம்ம வெளியில கடையில வாங்கறோம் அது வந்து அந்தளவுக்கு நமக்கு சத்தான காய்கறியா என்னென்னு சொல்லமுடியாது அதுக்கு நம்ம வீட்டிலேயே விளைச்சு நம்ம கண் முன்னாடியே நம்ம நல்லா அஹ் செடியை வளர்த்து அதை நம்ம விளைவிச்சு அது மருந்து எதுவும் போடாம நல்லா புதுசா சாப்பிடும்போது நம்மளுக்கு அதுக்குரிய பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் முன்னாடி எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் junk foods எல்லாம் அந்தளவுக்கு எடுத்துக்கமாட்டாங்க இப்ப கடைக்கு போனா லேஸ் packet அது இதுனிட்டு பிள்ளைங்க நிறைய சாப்பிடுதுங்க junk foods நிறைய சாப்பிடுதுங்க நம்ம வேணா avoid நம்ம வெளியில போணும்னா பிள்ளைங்களுக்கு கண்டதை packet ல அடைச்சு வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு snacks பொருட்களையும் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து வாங்கிக் கொடுக்கக்கூடாது அதனால பிள்ளைங்களோட உடம்புதான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம பிள்ளைங்க சாப்பிடற காய்கறியிலையும் அந்தளவுக்கு சத்து இருக்குமா என்னென்னு சொல்லமுடியாது எல்லாமே மருந்து வச்சித்தான் பிள்ளைங்க சாப்~ அந்த மாதிரி தான் use பண்றாங்க இப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில அந்த கடையில பாக்கெட்ல வச்சிருக்கிற item அந்த மாதிரி item எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சத்தா ஆரோக்கியமா இருக்குமானா அது வந்து doubt தான்

நம்ம தவிர்த்திட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல healthy ஆன ஆரோக்கியமான அஹ் அஹ் fruits, vegetables அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம encourage பண்ணிக்கணும். பிள்ளைங்களுக்கு நம்ம junk food, packet item அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது, பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இப்பயே பழகிட்டோம்னா அதுங்க வந்து பழகிக்கும் பெரிய பிள்ளை ஆகி நம்ம வந்து மாத்தனோம்னா பிள்ளைங்களுக்கு அது கஷ்டமாயிடும்.

இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து நல்லா healthy ஆ இருக்கும் அப்படின்னு நம்ம இப்பயே சொல்லிக்கொடுத்து வளர்த்தோம்னா பிள்ளைங்க எதிர்காலத்துல இதே மாதிரி அதுங்களும் இப்படியே சாப்பிட்டு அதுங்க அப்படியே பழகிக்குங்க அப்ப திடீர்ன்னு பிள்ளைங்க மாத்தறது ரொம்ப கஷ்டமானது நம்ம இப்பயே starting லே பிள்ளைங்களுக்கு சொல்லி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கவும் நம்ம கத்துக்கொடுக்கணும் தண்ணி நிறைய குடிக்க குடிக்க பிள்ளைங்களுக்கு வந்து